என் என்னோட வாழ்க்கை ஆஹ் என் வாழ்க்கையில இப்~ இப்போ நடக்குறது ஒரு நல்ல இது தினம் ஒரு நல்ல ஒரு குஷியா இருக்கும் ஒரு சோகமா இருக்கட்டும் ஆனா நானு ஒரு நல்ல இதுல இருக்குறேன் இது ஒரு சந்தோஷம் நானு எப்பவுமே யோசிச்சுட்டு இல்லை புதுப்புதுவா கத்துக்கிட்டு இது கத்துன்னு இருக்குறேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்க கேரளால வந்து மலையாளம் ஹம் கத்து~ கத்துக்கிறேன் அப்போ மலையாளம் கோ~ இது கொறச்சி இது அஹ் அதே கொஞ்சம் கொஞ்சமா வாயை இது பண்ணுது அப்போ அது நானே பிறந்தது பெங்களூரு அங்கே கன்னடம் கத்துக்கிட்டேன் அப்போ கன்னடம் கூட எனக்குத் தெரியும் அப்போ ஆஹ் அதிலே எனக்கு கன்னடம், தமிழ், மலையாளம் அதெல்லாம் நெனைச்சுப் பாத்தா சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்~ அதெல்லாம் விட்டுட்டு அது மூணும் சேர்ந்து வந்தா தான் எனக்கு ஒரு கச~ இதுவா இருக்கும்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 சும்மா ஆஹ் உட்கார்ந்திட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வாட்டி எனக்கு தூங்கணும் அதுக்கு நானு ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பாக்கணும். ஏதாவது இது பண்ணணும் எங்க இப்போ யூடியூப்ல ரொம்ப நல்ல நல்லா இது இருக்கு ஒரே இது நல்ல நல்ல யூஆளுங்க நல்ல நல்ல cooking சமைக்க videos cutting, dress stitching அதெல்லாம் பண்ணும் போது எனக்கும் ஆசை வரும் நல்ல நல்ல விஷயம் கத்துக்கணும்னு அப்போ அது யூடி~ யூடியூப்ல பார்த்து பார்த்து தினம் ஒரு ஒரு இது dish try பண்ணணும் ஏதாவது நல்லா சமைக்கணும் வேறு வேற ஊர் சமையல் பார்த்து கத்துக்கணும் ஹைதராபாத் ப~ கிச்ச~ அஹ் chicken அது பாத்து கத்துக்கணும் செட்டிநாடு chicken எப்படி பண்றது அது பாத்து கத்துக்கணும் கேரளா style dishes என்ன இருக்கு அது பாத்து கத்துக்கணும்னு இன்~ இன்~ இந்த வாழ்க்கையில எனக்கு புடிச்சிருக்கு அது அது சமைக்கிறது சாப்பிடுறது அது விட்டா வேற என்ன பண்ணலாம் சரி இருக்க time எதுக்கு waste பண்ணணும்னு எதாவது தெச்சு எதாவது ஒரு hobby நல்ல use இது use ஆகுற மாதிரி எதாவது கத்துக்கணும் இது பண்ணி எனக்கு என்னோட ஆஹ் அண்ணிக்கு தையல் தெரியும் அது நானு அவங்ககிட்ட போயி அவங்ககிட்ட கொ~ கொஞ்சம் எனக்கு அஹ் எப்படி க~ பண்ணணும்னு அவங்ககிட்ட கத்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சு சரின்னு அவங்க கூட நான் போயி கத்துக்கிட்டு இப்ப கூட நானு வீட்டுல சும்மா இருக்கும்போது எனக்கு ஒரு chudithar என்னோட குட்~ என்னோட பொ~ பொண்ணுக்கு ஒரு dress அப்படியே ஒ~ கொஞ்சம் கொஞ்சம்னு கத்து கத்துக்கிட்டு இப்ப என்னோட அக்காவுக்கு அக்கா பொண்ணுக்கு எ~ என்னோட அம்மாவுக்கு என்னோட தங்கச்சிக்குன்னு ஒ~ என்னோட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 எனக்கு என்கிட்~ எங்க வீட்டு பக்கத்துல ஒ~ இருக்கிற அக்காவுக்கு அதெல்லாம் help பண்ண அவங்களுக்கும் stitching தெரியும் ஆனா அவங்களுக்கு வெட்டுறதுக்கு தெரியாது சரி அவங்களுக்கு கத்துக் குடுத்தா அவங்களுக்கு use ஆகும் அவங்களுக்கும் ஆஹ் இது பொண்ணு இருக்கு ஒண்ணு அப்போ அவளுக்கும் அவங்களுக்கும் இது தெச்சு போடணும்னு ரொம்ப ஆசை அப்போ அவங்க வந்து என்கிட்ட கேப்பாங்க அப்போ அது நானு அ~ அதுகூட help உ பண்ணணும் ஆஹ் அவங்க அ~ அந்~ இந்த இந்த வாழ்க்கையிலே அதுதான் ரொம்ப முக்கியம் எதாவது ஒருத்தவங்களுக்கு help இது உதவின்னு செஞ்சுட்டு இருக்கணும் இல்லைன்னா நாங்க ஏதா~ எதாவது புதுசா கத்துக்கிட்டு இருந்தாதான் இது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தினம் அஹ் சாப்பிட்டோமா தூங்குனோமா அப்படி இருக்கக் கூடாது நல்லா ஒரு இந்த இது நாளு எப்படி நாங்க வாழுறோம் ஒரு ஒரு நாளும் எ~ எவ்வளோ நல்லது எவ்வளவு நானு நாங்க நல்லது பண்ணோம் எவ்ளோ நாங்க நல்~ இது நல்லா use ப~ நல்லா time waste பண்ணாம கொஞ்சம் கூட செலவெடுக்க செலவு பண்ணாம time use பண்ணணும் அதெல்லாம் நானு யோசிச்சுட்டு நானு செய்வேன் இது கூட ஒரு புது முயற்சிதான் இ~ இந்த ஒரு life ல புதுசு புதுசா கத்துக்கணும் புதுசு புதுசா செய்யணும் ஆனா அதுல எதுவும் தப்பா இருக்கக் கூடாது எல்லாமே நல்லதா நடக்கணும் எல்லாருக்கும் நல்லதா நல்லதைதான் நாங்க கத்துக் கொடுக்கணும் எ~ யாருக்கும் எங்களால கஷ்டப்படக்கூடாது நாங்க செய்யற வேலை கூட அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக் கூடாது எப்பவுமே இந்~ இந்த வாழ்க்கையிலே எல்லாரையும் happy ஆ வைக்கணும் அப்படிதான் யோசிப்பேன் நானு நானு எ~ என் பொண்ணுக்கு எதாவது நல்லது க~ கத்து கொடுக்கணும் அவளுக்கு எ~ painting ல ஏதாவது interest வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு புதுசா கத்து கொடுக்கணும்னு யோ~ யோசிச்சிட்டு அவளுக்கு help பண்ணுவேன் வேற வீட்டு வேலை அதெல்லாம் ஒரு தினம் ஒரு ஒரு செஞ்சாலும் நல்லது நாங்க இந்த வாழ்க்கையில புதுசு இல்லைன்னா தெரிஞ்ச வேலையே நல்லா first ஐயோ இது ஆயிடுச்சே fail ஆயிருச்சே அஹ் அப்படியே விட~ வில்~ விடாம நானு கத்துக்கணும் எதாவது நானு பண்ணணும் எனக்கு அப்படிதான் ஒரு cake செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா first time செஞ்சேன் fail ஆயிருச்சு அதை விட்டுட்டு ஐயோ இது fa~ இது போயிடுச்சே தப்பாயிடுச்சு நான்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

அப்போ நானு சரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி அப்படியே செஞ்சேன் அஞ்சாவது வாட்டி என்னோட பொ~ பொண்ணுக்கு பிறந்த நாள் இருந்துச்சு அப்போ

ஒரு half KG cake வந்துச்சு அதுக்கு என்னோட வீட்டுக்காரு இது பத்தாது நாங்க எ~ ரோ~ கொஞ்சம் ஆளு எங்க தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டோம் இல்ல அப்போ ஒ~ இது பத்தாது இது பத்தாது இன்னொன்னு செய் அன்னைக்கு சீக்கிரம் சீக்கிரமா இன்னொன்னு cake க்கு கூட செஞ்சேன் அப்போ ரெண்டும் சேர்த்து எல்லாருக்கும் கொடுத்தோம் ஹம் எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுத்தோம் வேற ஆளுக்கு கொடுத்தோம் அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு செஞ்ச cake super நல்லா இருக்கு கடைல வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படி ஒரு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 ஆஹ் முயற்சி எடுத்தாதான் அந்த தப்பு போகும் அஹ் இது என்னோட வாழ்க்கையில கிடைச்ச நல்ல பாடம் நானு இன்னைக்கு தப்பு பண்ணுவேன் சரி அது சொல்லிக் கொடுத்தா நானு சரி பண்ணிக்கலாம் ஆனா அதே நாங்க தப்பு தப்பாவே ப~ செஞ்சுட்டு இருந்தா அது சரியாகாது ஹரி சிங் நல்வா சர்தார் ஹரி சிங் நல்வா சீக்கிய வரலாற்றில் ஒரு முக்கிய போர் வீரர் மற்றும் பத்திரிக்கையாளர் ஆவார் பாபா பிரேம் சிங் ஜி நல்வா தனது பெயருடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்பட்டார் என்பதை எழுதுகிறார் ராஜா நல் அவரது காலத்தின் ஒரு சிறந்த பரோபகாரர் அவர் ஒரு அற்புதமான போர் வீரர் சிங்கங்களுடன் சண்டையிட்டுக் கொல்வதில் புகழ் பெற்றவர் அதே போல சர்தார் ஹரி சிங்கிடமும் இத்தகைய குணங்கள் இருந்தன இதனால் உங்கள் பெயரும் ராஜாநல் சாணி என்று மாறிவிட்டது சர்தார்ஜி பெயரில் பெயர் சேர்க்கப்பட்டு நல் என்பதிலிருந்து நல்வா என மாற்றப்பட்டது அதில் ஒரு சிறிய மாற்றம் பொதுவான பயன்பாட்டிற்கு வந்தது மேலும் உறுதிப்படுத்தல் கிடைத்துள்ளது

இந்த சிறந்த பத்திரிக்கையாளர் கி. பி. ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணில் பிறந்தார் கலீல் கு~ குஜ்ரன்வாலாவில் உள்ள குச்சியால் சிங்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

கடவுளை கடவுளிடம் இருந்து எவ்வளவு புத்திசாலித்தனத்தை பெற்றார் என்றால் அவர் அதை ஒருமுறை பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ உடனடியாக அதை தன் கைகளில் ஏற்றுக் கொள்கிறார்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 பாரசீக மற்றும் குர்முகி மொழிகளிலும் சரளமாக இருந்தார் வசந்த நீதிமன்றத்தில் தேர்தல் அப்போது மகாராஜா ரஞ்சித் சிங் குதிரையில் ஏறி வாள் சண்டை, ஈட்டி சண்டை, தோட்டா போன்றவற்றை நடத்தினார் இளைஞர்களின் உற்சாகத்தை உயர்த்துவதற்காக ஆண்டுக்கு ஒருமுறை இந்த போட்டி நடத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து கிபி மகாராஜா ரஞ்சித் சிங் விழாவை ஏற்பாடு செய்த இடத்தில் ஒரு வசந்த நீதிமன்றம் கூடியது இது எஸ் ஹரி சிங் நல்வே முதன் முறையாக நிகழ்த்தினார் இந்த சாதனைகளை பார்த்த மகாரா~ மகராஜ்ஜி அவரை தனது சொந்தக்காரராக ஏற்றுக் கொண்டார் ராணுவத்தில் சேர்க்கை சிறிது நேரம் கழித்து மகாராஜா அவரது தைரியத்தையும் சிங்குடன் சண்டையிடுவதையும் கண்டு என்ற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 தலைமை நேரம் இதே போல் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழில் கசூர் வெற்றியின் போது சர்தார் ஹரி சிங் சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தினார் அதற்காக அவர் வெகுமதியாக பெற்றார் மகாராஜா ஆயிரத்தி எட்நூத்தி பத்தில் கல்சா துருப்புகளை முல்தான் மீது அணிவகுத்துச் செல்ல உத்தரவிட்டார்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

கோட்டை சுவரை தகர்க்கும்படி கேட்டுக் கொண்டார் இந்த நேரத்தில் எஸ் ஹரி சிங் முதலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் இந்தப் பெரிய மற்றும் பயங்கரமான பணியானது ஹரி சிங் மற்றும் பிற துணிச்சலான சிங்கங்களால் அச்சமின்றி மற்றும் வீரத்துடன் போராடியது இந்தப் போரில் காயமடைந்தாலும் ஹரி சிங் தைரியத்தைக் காட்டினார் அதை இழக்காதே முல்தானின் இறுதி வெற்றி அதிலிருந்து விடுபட்டார் கடைசியாக கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டில் முல்தான் வெற்றியின் போது நீங்கள் காஷ்மீரை கைப்பற்றுவது பெரும் சாதனையை சரி செய்வீர்கள் காஷ்மீரில் நாட்டின் அமைப்பை மேம்படுத்த ஆம் ஆத்மியின் கடமை கொண்டுவரப்பட்டது உங்களை அதன் ஆளுநராக நியமித்தார் முடிந்தது காஷ்மீரை கல்சா மாநிலத்துடன் இணைந்து மாகா~ மாகாணமாக மாற்றியது நீங்கள்தான் பெரிய தவறு செய்தீர்கள் உங்கள் நிர்வாகத்தில் மகாராஜா ரஞ்சித் சிங் தனது பெயரில் நாணயங்களை அச்சிடு~ அச்சிடுவதற்காக உரிமையை உங்களுக்கு வழங்கினார் கல்சா ராஜ்ஜியத்தில் உங்களுக்கு மட்டுமே இந்த உரிமை கிடைத்தது ஜஹாங்கீர் மற்றும் முசேத்வா

அலெக்சாண்டர் மற்றும் மௌல்வி சாஹங்காத் அலி ஆகியோர் கல்சாவின் அந்~ இந்த சாதனைகள் மிகவும் அசாதாரணமானவை என்று எழுதியுள்ளனர் பெரும் சக்திகளைக் கூட கவலை அடையச் செய்யும் சுர~ சுரட்டல்கள் இருந்தன ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ஷேர் இ பஞ்சாப் மற்றும் சர்தார் ஹரி சிங் நல்வா பெஷாவர் மற்றும் எல்லையோர மாகாணங்கள் கல்சா மாநிலத்தில் இணைக்கப்படாது என்று முடிவு செய்தனர் அதுவரை அந்நிய படையெடுப்பிலிருந்து பஞ்சாபையும் இந்தியாவையும் விடுவிக்க முடியாது வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் பெஷாவர் மாகாணம் ஆப்கானிஸ்தானில் இருந்து பிரிக்கப்பட்டு பஞ்சாபுடன் இணைக்கப்பட வேண்டும் அதனால்தான் மகாராஜா ரஞ்சித் சிங் சர்தார் ஹரியை கல்சா ராணுவத்தில் சேர்த்தார் கனாவரை வை சேர்ந்த சிங் நல்வே மற்றும் நௌ நிஹால் சிங் ஆகியோர் பெஷாவரை தாக்கும்படி கேட்டுக் கொண்டனர் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில்

சம்கானியின் எல்லையில் கல்சா துருப்புகளை இடைமறிக்க பீரங்கியை சுட்டு பெஷாவர் செல்லும் சாலையை கட்டுப்படு~ ~படுத்துவதற்காக ஒரு முன்னனியை விரைவாக நிறுவினார் வேறு ஏதாவது சொல்லவா

ஆப்கானியார்கள் துணிச்சலாக போராடினாலும் கல்சாவின் படைகளை எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே மாத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 ஏழு நூற்றாண்டுகளாக பிரித்திருந்த பஞ்சாபின் அந்தப் பகுதி மீண்டும் பஞ்சாபுடன் இணைந்தது பல வரலாற்றாசிரியர்கள் கிராமத்தின் இந்த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 பெஷாவரில் உள்ள முஸ்லிம்களும், இந்துக்களும் இந்த மகிழ்ச்சிக்காக ஏற்றினர் ஏனெனில் அவர்கள் பராக்தாயை அகற்றினர்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

கண்ணாடி கதவை மெல்ல தட்டி may i come in sir என்றாள் yes உள்ள வாங்க குரல் கேட்டு கதவை திறந்தவாறு உள்ளே நுழைந்தவளுக்கு ஒரு நொடி ஒன்றுமே புரியவில்லை எதிரே இருந்தவனை பார்த்து இவனா இவங்க MD நம்பவும் முடியவில்லை அதே சமயம் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை போயும் போயும் இவன் கிட்டயா உதவி கேட்டு வந்திருக்கிறோம் ஆனால் சுமதி சொன்னபோதெல்லாம் அவன் MD யை பத்தி நல்ல விதமா தான சொல்லி இருக்கிறாள் அடுக்கடுக்காக யோசனை உட்காருங்க மதி என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க கண்கள் சிரிக்க இயல்பாக பேசியவனை பார்க்கையில் எரிச்சல் வர அடக்கிக் கொண்டாள் எழுந்து போயிடலாமா தோன்றியபோது நிலைமை அவளை தடுத்தது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆரம்பிக்கும் போதே cool drinks வந்து சேர்ந்தது எப்ப எடுத்துட்டு வர அவளுக்கே தெரியாமல் மனம் யோசிக்க வேண்டாம் நாசுக்காக மறுத்தாள் சாப்பிட்டா தான் பேச முடியும் கண்டிப்பான குரலில் சொன்னவனை ம்~ முறைத்தாள் மறுகணமே தலை கவிழ குனிந்து கொண்டவாறே cool drinks ஐ கையில் எடுத்துக்கொண்டு ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள் கொஞ்சம் கொஞ்சமா பணத்த திருப்பி கொடுத்திடுறேனே please கெஞ்சலாக கூறியவளை ஏறிட்டான் என்ன பொறுத்தவரைக்கும் இது சாதாரணமான சின்ன உதவி தான் கண்டிப்பா உதவுறேன் ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி நீங்க செய்யணுமே அப்பாடா பணம் கிடைச்சா ஆர்த்தியோட operation க்கு மன நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அவள் முகம் மலர்ந்தது சந்தோஷத்தில் தாராளமா செய்யுறேங்க என்ன செய்யணும் கேட்டவளை நிதானமாக பார்த்தான் தன் சக தோழியிடம் பேசிக் கொண்டிருந்த சுமதி எழுந்தாள் என்னடீ successs ஆ மண்ணாங்கட்டி பொரிந்தவளை வியப்பாக பார்த்தாள் சுமதி என்னடி சொல்ற வருண் sir இப்படி பண்ணிட்டாரு ஒரு நல்ல வாய்ப்பை miss பண்ணிட்டாரு ஏன் இப்படி நடந்துகிட்டாரு என்ன பேசியிருப்பாரு பல பல கேள்விகள் போயும் போயும் இவர் கிட்ட கேட்டேன் பாரு என்னை சொல்லணும் மூக்கு நுனி சிவக்க படபடத்தாள் என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லேன் அப்பதானே எனக்கு புரியும் பீடிகையோடு ஆரம்பித்தவளை யோசனையாக பார்த்தாள் எங்க வீட்ல எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்றாங்க ஓ ஏராளமாக~ ஏளனமாக நினைத்தவாறு இத ஏன் என்கிட்ட சொல்றான் அமைதி காத்தாள் ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்ல அதுதான் ஏற்கனவே ஒரு பெண்ணை விரும்புறதா சொன்னீங்க இல்ல? அவளையே திருமணம் செஞ்சிக்க வேண்டியது தான தனக்குள்ள பேசியதாக நினைத்து கொண்டு மெல்லிய குரலில் முணுமுணுத்து விட்டாள் சிரிதான் sorry அப்படி ஒரு பொய் சொன்னா உன்னோட நட்பு கிடைக்கும்னு சொன்னேன் இப்ப எல்லாமே friends ஆ இருக்கவே ஆணும் பெண்ணும் பயப்படுறாங்க திடீர்னு தன்னை காதலிக்கிறதா சொல்லிடுவாங்களோன்னு அந்த மாதிரி நீயும் நினைக்க கூடாதுன்னு அப்படி ஒரு பொய் சொன்னேன் ஆனா இன்னும் அதை மனசுல வச்சிருக்கறதை நினைச்சா ஆச்சரியமா இல்ல இருக்கு எனக்கு அவன் பேச பேச தன்னை நினைத்தே வெக்கி போனாள் ச்சே மனசுல இருக்கறதை உளறி கொட்டிட்டேனா சிவந்து போனவளை கண்டு காணாமல் ரசித்தான் குனிந்தவாறே மேஜை கண்ணாடி பரப்பி நகங்களால் கீறினாள் ஆனா இப்ப நான் ஒரு பெண்ணை விரும்புறேன் அவகிட்ட இன்னும் என் காதலை சொல்லல சொல்லி அவ ஏத்துக்கிற வரைக்கும் இல்லனா ஏத்துக்க வைக்கிற வரைக்கும் என் மனைவியா எங்க வீட்ல இருக்கணும் sorry நடிக்கணும் அவன் சொல்லி முடிக்கும் முன்னே வேகமாக எழுந்தாள் கோபத்தில் நாசியும் உதடுகளும் துடித்தன கடைசியில நீங்களும் இப்படித்தானா எல்லாம் ஒரே குட்டையில ஊறின மட்டைங்க தானா முணுமுணுத்தவாறே வெளியேறினாள் முகம் சிவந்தவளாக அவன் அழைப்பதை காதில் வாங்காமலேயே சென்று விட்டாள் இதுல என்ன தப்பு இருக்குன்னு கோபமா வந்துட்ட அமைதியான குரலில் கேட்டாள் சுமதி என்னடி பேசற நீ பின்ன என்னவாம் அவர் யாரையாவது விரும்பட்டும் அது அவரோட பிரச்சனை நமக்கு தேவை பணம் ஆர்த்தியோட உயிர் உன் கையில இல்ல இருக்குது மறந்துட்டு பேசாத வீண் பிடிவாதத்தால பொதுவா காதலுக்கு எதிர்ப்பு இருக்கும் அந்த வகையில அவருக்கு ஒரு சில நாள் time தேவைப்படும் அதுக்காக உன்ன நடிக்க சொல்றாரு அதுக்கு போய் சட்டுனு எழுந்திருச்சு வந்துட்ட இப்ப யாரு நமக்கு பணம் தருவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு இது ஒரு உதவி மாதிரி நீ செஞ்சி குடுக்கக் கூடாதா சுமதி குழப்பினாள் குழம்பி கிடந்த மதியின் மனதில் மேலும் குழப்பம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது சுமதி இரு கைகளாலும் தலையைப் பிடித்துக் கொண்டாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காம தலை பாரமாக கனத்துது குழம்பிய குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும் யோசிக்க யோசிக்க தலையை குடைந்ததே தவிர சரியான முடிவே எடுக்க முடியவில்லை திணறினாள் ஆர்த்தியின் நிலையோ மனதில் பயத்தை விளை~ மனதில் பயத்தை விளைவித்தது வடபழனி முருகன் சன்னதியில் மனம் உருகி நின்றாள் மதி கூடவே சுமதியும் பட்டு வேஷ்டி சட்டையில் மணமகனாக வருண் வந்திருந்தான் அவன் கம்பீரம் அந்த உடையில் அதிகமாக தெரிந்தது sir கோயில்ல இருந்து வீட்டுக்கு போகலாம்னு சொன்னீங்களே தயக்கமாக கூறினாள் office ல தான் MD இங்க வருண்னே கூப்பிடலாம் உதடுகள் சிரித்தது வருண் என்னப்பா

பிரியாவும் நானும் நல்ல friends ஆனா அத புரிஞ்சுக்காம மேலே பேச முடியாமல் நிறுத்தினான் இந்த கல்யாணம் தான் நடக்க போவுது அம்மாவும் அப்பாவும் பிரியாவை தான் கட்டிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க அதுதான் நான் விரும்பின பெண்ணோட வேணாம் வருண் நான் பேசுறேன் உங்க அப்பா கிட்ட எவ்வளவு பெருசா grand ஆ உன் கல்யாணத்தை நடத்தனும்னு என்கிட்ட எத்தனையோ தடவை மணி கணக்கா அத பத்தி சொல்லி இருக்கிறான் ஆசைப்பட்டிருக்கிறான் அவன் ஆசையில நம்ம மண் அள்ளி போட வேண்டாம் please uncle இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம் எல்லாமே முடிஞ்சாச்சு நீங்க தான் சாட்சி வருண் பேச மௌனமானார் ஐயரும் அவரும் சுமதியும் அட்சதை போட வான்மதியின் கழுத்தில் மங்கல நாணை பூட்டினான் வருண்

மகன் செய்த காரியத்தை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள் கமலா ஆனாலும் சுதாரித்தவாறு கோபக் கனலை மறைத்து மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துக் கொண்டார் வருணும் வான்மதியும் அரண்மனை போன்ற பங்களாவை அடுத்தடுத்த அறைகளில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த அலங்காரப் பொருட்களும் அவர்களின் வசதியை பறைசாற்ற தன்னைச் சுற்றி நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தாள் மதி அதே நேரம் ஆர்த்திக்கு operation வெற்றிகரமாக நடந்து முடிந்தது வருணிடம் தகவலை சொன்னது சொல்ல மதியும் அதைக் கேட்டாள் மனம் நிறைவாக இருந்தது ரொம்ப thanks பணம் கொடுத்ததுக்கு மெல்ல அவனிடம் சொன்னாள் நான் ஒண்ணும் சும்மா குடுக்கலயே நீ ஒரு உதவி பண்ண அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு உதவி பண்ணேன் அவ்வளவு தான் என்று விட்டு கீழே இறங்கிப் போனான் அம்மாவும் அப்பாவும் கோபமா இருப்பாங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ எனக்காக please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 நாம என்ன நிஜமான காதலர்களாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா இதுல formalities எல்லாம் ஒண்ணும் தேவை இல்ல என்றவாரு வாங்கிக் கொண்டாள் சட்டென்று விழிகள் மாற கோபம் அவன் முகத்தில் தெரிய வேகமாக அகன்றான் ஏன் முகம் மாறி போயிடுச்சு நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே தனக்குள் கூறிக் கொண்டாள் மதி என்னங்க நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க வருத்தமாக கூறிய மனைவியை வேதனையாக பார்த்தார் நாகநாதன் அத பத்தி அவனுக்கு கவலை இல்லை என் நண்பனுக்கு என்ன பதில் சொல்லப் போறேனோன்னு நானே துடிச்சிட்டிருக்குறேன் இந்த பிரியா தான் இந்த வீட்டு மருமகள்னு எவ்வளவு கனவு கண்டேன் ஆசைப்பட்டேன் முதலில் ஆதங்கம் வருணின் செயலை நம்ப முடியவில்லை அதேசமயம் மகனின் மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இரண்டு நாட்கள் யுகமாக கழிந்தது மதிக்கு இத்தனை பிடிவாதமாக இருப்பார்கள் என்று புரியவில்லை அவள் எதிர்பார்த்த இறுக்கமான சூழ்நிலை தான் அங்கே நிலவியது யாரும் யாரோடும் பேசாமல் தனிமையிலயே பொழுதை கழிக்க முயற்சித்தாள் sorry மதி ரொம்ப bore அடிக்குதா office முடிந்து வந்த வருண் கேட்டான் அப்படி எல்லாம் இல்ல முணுமுணுத்தாள் திடீர்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டத அவங்களால ஒத்துக்கவே முடியலை அது தான் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் அவங்க எதுக்கு என்னை ஏத்துக்கணும் உங்க காதல் கை கூடினதும் என்னை அனுப்பிடப் போறீங்க இதுக்கு ஏன் மேல போ~ பேச முயன்றவளை குறுக்கிட்டான் உன் பேச்சை நிறுத்திட்டு ஒரு cup tea எடுத்துட்டு வர்றியா கோபமாக கேட்டான் விருட்டென்று எழுந்து போனாள் கீழே இறங்கினாள் வேகமாக இதைப் பத்தி பேசினாலே எரிஞ்சு விழறான் ஒரு வேளை அவன் காதலை அந்த பொண்ணு ஏத்துக்கலையோ ஏனோ வருணின் மேல் பரிதாபம் வாடா சோர்வாக அழைத்த நண்பனை ஏறிட்டார் குமாரசாமி உடல்நிலை பத்தி நலம் விசாரித்தவாறு பேச ஆரம்பித்தார் coffee சாப்பிடுறீங்களா அண்ணா கேட்டவாறு வந்த கமலத்தை ஏறிட்டார் வேணாம்மா இப்பதான் tiffin சாப்பிட்டுட்டு வர்றேன் நான் சொல்ல வந்த விஷயத்தை முதலில் சொல்லிடுறேன் தெரிஞ்சோ தெரியாமலோ வருணோட கல்யாணத்துல நானும் ஒரு சாட்சியா இருந்துட்டேன் நடந்தது நடந்து போச்சு அவன் விரும்பின பொண்ணு நல்லவளா, குணம்படைச்சவளாவும் தான் தெரியிறா பாவும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு போலிருக்குது வருண் திருமணம் இப்படி நடக்கணும்னு ஆண்டவன் எழுதிட்டான் போல அதுக்கு நாம என்ன வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒண்ணும் ஆகப் போறதில்ல நீ நிலைமைய அனுசரிச்சு நடந்துக்கோடா நாகநாதன் யோசிக்க தொடங்கினார் அவர் யோசனையை தடுக்கும் விதமாக phone அலறியது

நல்லா இருக்கேன் அத்தை மாமா ஏன் dull ஆ பேசுறாரு உடம்பு சரியில்லையா கேட்டவளிடம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை என்றாள் பரஸ்பர விசாரிப்புக்கு பின் பிரியா சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ந்தாள் கமலம் என்ன சொல்ற பிரியா மீண்டும் கேட்டாள் ஆமாம் அத்தை நான் இங்க என் கூட படிக்கிற கிஷோர விரும்புறேன் நீங்களும் மாமாவும் அப்பாகிட்ட பேசி எங்க காதலுக்கு சம்மதம் வாங்கி தரணும் சில நொடிகள் மௌனம் கரைந்தது

பக்குவப்பட்ட பெண்ணாக பேசியவளை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது கமலத்துக்கு ஏனோ மனதில் நிம்மதி கலர்ந்த உணர்வு வார இதழை புரட்டிக் கொண்டிருந்த மதியிடம் வந்து நின்றாள் கமலம் கமலத்தை கண்டதும் எழுந்தாள் உட்காருமா ரெண்டு நாளா உன்கிட்ட பேசல பழகல யாரோ ஒருத்தி மாதிரி நடந்துகிட்டேன் இல்லையா என்னை மன்னிச்சிடுமா கைகளைப் பற்றி தழுதழுப்பாக பேசிய கமலத்தை ஏறிட்டாள்

இப்பதான் என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது வருண் இப்படி திடிர்னு ஒரு முடிவெடுத்ததும் என்னால அதை தாங்கவே முடியலை பிரியா தான் எங்க வீட்டு மருமகள்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டிருந்தோம் இல்லையா அதுல மண் விழுந்திடுச்சேன்னு உன் மேல கொஞ்சம்

ஏதேதோ எண்ணங்களில் மனம் தடுமாறியது சாயங்காலம் வருண் வந்தான் office முடிஞ்சதும் வான்மதியை பார்த்து அசந்தே போனான்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 புத்தம் புதிய பட்டு சேலை இழுத்து அணைக்க தோன்றிய கைகளையும் உணர்வுகளையும் வெகு கஷ்டப்பட்டு அடக்கினான் சட்டென்று திரும்பிய மதி அவனைப் கண்டதும் வெட்கப்பட்டாள் நான் வேணும்னு சொன்னனே அத்தை தான் கட்டாயப்படுத்தி தடுமாறி ஒப்பித்தாள் இதெல்லாம் போட்டு விட்டுட்டாங்களா அவங்களே தலையையும் பின்னிவிட்டாங்க தயக்கமாகச் சொன்னாள் ஏன்டா வரும் போது கொஞ்சம் மல்லிகை பூ வாங்கிட்டு வரக்கூடாதா? மகனை கண்டிக்கும் விதமாக கூற வியப்புடன் தாயை பார்த்தான் அம்மா நீங்களா பேசுறது நீ அவசரப்பட்டது தப்பு தான் ஆனால் என்ன பண்றது இத்தனை அழகான மருமகளை வேணாம்னு சொல்ல மனசு வரலயே என்றவாறு பிரியா phone செய்தது பற்றியும் தெரிவித்தாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா மகன் கைகளைப் பற்றி வருட ஐய்யோ என்னமா நீங்க உங்களப் பத்தி எனக்கு தெரியாதா சின்ன சிரிப்புடன் கூறினான் அதனால தான் இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிகிட்டு வந்துட்டியா பொய் கோபத்துடன் கூரிய கமலம் மேலே பேசிய விஷயத்தை கேட்டு வான்மதியின் மனதில் இனம் புரியாத உணர்வுகள் என் மருமகளோட வளையகாப்பை எவ்வளவு பெருசா grand ஆ செய்ய போறேன் பாரு

ஆனால் அடுத்து வந்த நாட்களில் வருணின் தாய் காட்டிய பாசம் அவன் தந்தை அவளிடம் காட்டிய பரிவு மகன் மேல் அவர்கள் வைத்திருந்த பாசம் மெல்ல மெல்ல குடும்பத்தில் ஒன்றாகிப்போனாள் ஆனால் எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் வருண் அவள் மனதில் நிறைந்தான் என்று புரியாமல் முழித்தாள் சில பேரை பார்த்ததும் பிடித்து போகும் சில பேரை பழகிப் பார்த்தால் பிடிக்கும் ஆனால் வருணின் பண்பான நடத்தை அன்பான குணம் பெற்றோரிடம் அவன் வைத்திருக்கும் மரியாதை கலந்த பாசமா எது அவளை ஈர்த்தது என்று புரியவில்லை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தாள் எங்கோ வருணின் முகம் பார்த்து பேசினால் தன் கண்களில் தெரியும் காதலை கண்டுபிடித்து விடுவானோ என்று அவனைவிட்டு ஒதுங்கியே இருந்தாள் ஏனோ மனதில் ஒரு நெருடல் அவன் காதல் கைகூடும் வரை என்னை நடிக்க தானே அழைத்து வந்தான் ஆனால் அவன் மனைவியாகவே மாறிடணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையா விழிகளில் நீர் கோர்த்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் விதி விளையாடுது ஏன் ஒரு மாதிரியா இருக்குற உடம்பு சரி இல்லையா doctor uncle க்கு phone போடட்டுமா பணிவான குரலில் மென்மையாக கேட்டவனின் முகம் பார்க்க முடியவில்லை மனம் தடுமாற நெகிழ்ந்து தவித்தாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லை முணுமுணுத்தவாறு நகர்ந்தவளை யோசனையாக பார்த்தான் அன்று தாமரையும் அவள் தாயும் வந்தனர் அவளைப் பார்க்க வரவேற்று உபசரித்தாள் விஷயத்தை கேட்டதும் துடிச்சு போயிட்டேன்மா நான் பக்கத்துல இருந்திருந்தா கூட என் புள்ளையை காப்பாத்தி இருப்பேனான்னு சந்தேகம் தான் என் குழந்தை பிழைக்க வெச்சு கண்களில் நீரோடு காலில் விழ போனவளை தடுத்தாள் ஐயோ என்னக்கா சொல்றீங்க நான் உங்களை விட சின்னவ படபட வென்று நகர்ந்தாள் மதி அந்த இக்கட்டான சமயத்துல பணம் கொடுத்தது இவரு தான்னு உள்ள இருந்து வந்த வருணின் அறிமுகம் கணவர் என்று அறிமுகப்படுத்தும்போது முகம் சிவந்து போனாள்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 நீங்க நாளைக்கு office ல வந்து பாருங்க வேலை போட்டு தர்றேன் எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம் வருண் பேசினான் மேலும் மேலும் நன்றி கூறி சென்றனர் மனம் நிம்மதியாக நெகிழ்வாக இருந்தது மதிக்கு thanks என்றவளை ஏறிட்டான் எதுக்கு? என்னை கணவனா அறிமுகப்படுத்தினியே அதுக்கு எங்க உண்மைய சொல்ல போறியோன்னு நினைச்சேன் விழிகளில் குறும்பு மின்ன சொன்னான்

எப்ப என் காதலை புரிஞ்சிக்க போறாளோ தவித்தான் அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் hello

கொஞ்சம் budget problem னால ஆஹ் ஆமாம் mam

ஆஹ் function வேற வருது அதுக்குலாம்

ஆமாம் mam

இன்னு ஒரு விசயம் என்னன்னா சொல்லுங்க mam சொல்லுங்க நீங்க சொல்லுங்க mam இல்ல mam

ஆஹ் ஆமாம் mam இல்ல mam நீங்க நீங்க பேசுறது எனக்கு

silent